ஒரு ஷட்டரு க்ளோஸ்ல இருக்கு இன்னொரு ஷட்டரு ஓபன்ல இருக்கு.

தரையில இன்டெர் லாக் போட்டிருக்காங்க.

உள்ளாடி ஒரு ஆளு நின்னுட்டு இருக்காரு.

இது ஒரு மண்டபம் போல இருக்கு.

அந்த இலையில கொஞ்ச கூட்டும் ஒரு தண்ணி பாட்டிலும் வெச்சிருக்கு.

நறைய சாக்கு ஒன்னு மேல ஒன்னு அடுக்கி வச்சிருக்கு.

அதுல சூரியகாந்தி பூ எல்லா நிறைய நிக்குது.

இது ஒரு கடை போல இருக்கு.

டிஸ்பிலேஸ்க்கு மேல ஸ்பாட் லைட் போட்டிருகாங்க.

இது ஒரு துணிக்கட போல இருக்கு.

இந்த பக்கத்துல ஒரு செடி நிக்குது.

இந்த படத்துல மூணு பேரு நிக்கிறாங்க.

இது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி தெரியுது.

தண்ணி எல்லா கீழ பார்த்து போயிட்டு இருக்கு.

பின்னாடி நறைய மரங்கள் பச்சை பச்சையா தெரியுது.

பிரண்ட்ல நெறைய ஆள்க்கள் எல்லா நடந்து போறாங்க.

இதுல ஒரு பெட்ரோல் பங்க் தெரியுது.

அந்த பில்டிங்கில பிங்க் கலர் பெயிண்ட் குடுத்திருக்கு.

அது ஆப்போசிட்ல சின்னதா ஒரு டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க.

மேல ஒரு டியூப்லைட் கட்டிருக்காங்க.

நெறைய டேபிள்ஸ்சும் ஷேர்ஸ்சும் போட்ருக்கு.

ஒரு டேபிள்ல ஒரு ஹெல்மெட்டும் இன்னொரு டேபிள்ல ஒரு லேப்டாப்பும் தெரியுது.

அந்த காம்பவுண்டுக்கு வெளியே ஒரு வேப்பமரம் ஒன்னு நிக்குது.

ராக்ஸ்ல எல்லா ஒவ்வொரு சாதனமா அடுக்கி அடுக்கி வச்சிருக்காங்க.